உம் college two kilometer தூரமா இருக்கு so அது அங்க bus ல bus ல bus எங்களுக்கு two bus eight ten

எங்க மாமா தான் அங்க சேர்த்து விட்டாங்க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 நல்ல marks உம் பிஎம்எஸ் காலேஜ்ல seat கிடைச்சிருச்சு இப்போ எங்க மாமா தான் ஆஹ் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க two week ஆ certificate பண்ணி கொடுத்தாங்க ஆதார் card link பண்ணி கொடுத்தாங்க bank உ bank account open பண்ணி கொடுத்தாங்க DD எல்லாம் பண்ணி

plan பண்ணி எச்பியூ காலேஜ்ல சேத்து விட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி எங்க மாமா தான் எங்க அவங்களுக்கு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 ஆஹ் science நல்லா science ரொம்ப பிடிக்கும் batch அதனால எடுத்திருந்தேன் PPMGEMC batch PPMCM batch P physics C வந்து chemistry M வந்து maths CS வந்து computer science last வந்துருச்சு ஆஹ் அஹ் physics ல lab chemistry lab computer science lab

எல்லாம் பண்ணுவாங்க அஹ் அது lab close அதெல்லாம் நல்லா எனக்கு lab வந்து எ~ basement ல இருக்கோம் எந்~

girls உம்

college நல்லா fun பண்ணுவோம் college நல்லா three three G

நல்லா சொல்லி கொடுப்பாங்க maths ல sum question தான் தருவாங்க நம்ம answer போட்டு answer அவங்களுக்கு எங்களை என்ன என்ன guide வாங்குறதுன்னு கேப்பாங்க என்ன answer வந்தது same ஆ same ஆன்னு கேப்பாங்க நல்லா நல்லா பேசுவாங்க near computer science இது interest interest இருந்தது அதனால தான் நான் next degree ல அஹ் BCA எடுத்தேன் BCA computer science நான் இஷ்டப்பட்டு படிச்சேன் college இஷ்டப்பட்டு படிச்சேன் எனக்கு பிடிச்ச subject தான் படிச்சேன் நிறைய subject இருந்துச்சு computer science PPMCSSgroup ஜாவா, பைத்தான் எல்லா படிச்சு எல்லாம் நல்லா sum ம் two two page programs எல்லாம் இருக்கும் but நான் என்னெல்லாம் பண்ணுவேன் நல்லா படிப்பேன் அஹ் அஹ் எவ்ளோ பேருக்கு நான் சொல்லி கொடுத்தேன் exam முன்னாடி வந்து கேப்பாங்க சொல்லி கொடு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

எனக்கு teacher நல்ல teacher அஹ் அஹ் small small detail small small அஹ் அது சொல்லி கொடுப்பாங்க நல்ல நாங்க seven members தான் இருந்தாங்க ஹிந்தி ஹிந்தி class ல ஆஹ் அதுல எல்லாரும் cut பண்ணிருவாங்க bunk பண்ணிருவாங்க class அவ்ளோ மூணு நாலு பேரு தான் போவோம். போவோம் and one more friend நல்லா வரும் ஹிந்தி அவளுக்கு நல்லா வரும் நல்லா பேசுவா அவ கிட்ட கேட்டு கேட்டு நான் learn பண்ணி exam ல நல்லா mark எடுப்பேன். final hundred க்கு seventy five mark so வந்து நல்லா இது உம் exam ல இல்ல mark நான் பண்ணேன் college exam college ல ஆஹ் BCA ல first class ல வந்து pass ஆனேன் அங்கேயே interviews லாம் attend பண்ணேன் ஆஹ் இது inter inter college competition எல்லாம் attend பண்ணி நல்லா awards வாங்கனேன் certificates வாங்கனேன் இன்னும் இருக்கு அங்க certificates எல்லாம் பாத்து பாத்து வாங்கனேன் ஆஹ் ரொம்ப இது miss பண்றேன் அது எல்லா பண்ணது ஒரு class bunk பண்ணி விட்டேன் நானு class எல்லாம் bunk பண்ணி விட்டு எல்லா class ம் attend பண்ணாம எங்க friends எல்லாம் bunk பண்ணாங்க உம் one two class அவங்க கூட bunk பண்ணிருக்கேன் but எல்லா அவங்க எவ்வளோ class bunk பண்ணாலும் லாபம் எங்களுக்கு தான் எல்லா class work கையும் எழுதி கொடுப்பேன் எல்லாருக்கும் help பண்ணுவேன் college ல எல்லாருக்கும் help பண்ணுவேன் எல்லாரு~ எல்லாரும் but tuition எங்கேயும் போல tuition எங்கேயும் போல நானே படிச்சு நானே ஆஹ் இது நானே படிச்சு நானே marks நல்லா வாங்கனேன் அங்கேயே college இது interview pass ஆகி interviewtwo to three offers வந்துச்சு two to three offers வந்து select ஆகி இது என்~ என்னனு cognizant company நான் select பண்ணேன் நல்லா select பண்ணி அதுல போயி joint பண்ணேன்

இல்லப்பா என்று அறிவுரை சொல்ல அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தான் இல்ல sir நான் பொறுமையாதான் இருந்தேனா அவரு ரொம்ப பேசிட்டாரு அதுதான் தாங்க முடியாம கைய வச்சுட்டேன் இனி இப்படி நடக்காம நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொண்டவன் இனியும் அங்கிருக்க பிடிக்காமல் வகுப்புக்கு சென்றுவிட்டான் இவர்கள் சண்டை காட்டுத் தீ போல பள்ளி எங்கும் பரவி விட்டது இசைக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு சங்கடமாக இருந்தது எப்போதுமே பள்ளியில் அவளை பிடிக்காத சிலர் இப்படி ஏதாவது பேசுவது அவளுக்கு பழக்கமான ஒன்றுதான ஆனால் இப்போது அவளுடன் அர்ஜுனையும் சேர்த்து பேசுவதுதான் அவளுக்கு வேதனையாக இருந்ததா தன் வாழ்க்கை உதிர்ந்து விட்ட மலர் போல ஆனால் அவர் அப்படி அல்ல நாளை இது மேலும் பெரிய பிரச்சனையாக வெடித்தால் அவர் குடும்பம் வரையிலும் செய்தி போய்விடும் என்று எண்ணி கலங்கினாள் அவனை தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்று எண்ணிக் கொண்டிருக்க அப்போதுதான் தலைமை ஆசிரியர் அவளை அழைப்பதாக சொல்லி வந்து சொன்னார் அவள் அங்கே செல்லும்போது அர்ஜுனும் அங்கே தான் இருந்தான் ஏற்கனவே அவனிடம் தலைமை ஆசிரியர் பேசிவிட்டார் போல தெரிந்தது இசையை கண்டதும் அம்மா தமிழிசை இன்னைக்கு நடந்த விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்

நீங்க கொஞ்சம் சொல்லுங்க இதை இப்படியே விட்டுடலாம்ல என்று தலைமை ஆசிரியர் பேச அவரை இடைமறிக்கை செய்தார் please இதை இப்படியே விட்டுருவோம் அர்ஜுன் sir கிட்ட நான் பேசுகிறேன்

பள்ளி முடியும் வரையிலும் lab ஐ விட்டு அர்ஜுன் வெளியில் வரவே இல்லை அவனுக்கான வகுப்புக்கும் அவன் செல்லவில்லை அந்தந்த class leader ஐ வரச் சொல்லி சில வினாக்களை குறித்து குறித்து விட்டு அமைதியாக அதை படிக்கச் சொல்லி அனுப்பி வைத்துவிட்டான் பள்ளியும் முடிந்தது எல்லாரும் கிளம்பி விட இசை lab வாசலில் வந்து நின்ற அர்ஜுன் sir என்று கதவைத் தட்டினாள் அவனுக்கு அப்போதுதான் மூச்சே வந்தது போல எழுந்து கொண்டவன் கதவைத் திறந்து வாங்க madam என்று சொல்லவும் அவளோ இல்லை sir இங்க பேச வேண்டாம் school time முடிஞ்சு வெளியில போகலாம் என்று சொல்லவும் அவனுக்கும் அதுவே சரியாகப்பட lab ஐ பூட்டிவிட்டு கிளம்பினான் இசையை பின்தொடர்ந்து அவன் செல்ல அவள் சென்றது அந்த வழியில் உள்ள ஒரு coffee shop க்கு வாங்க sir என்று அவள் முன்னே செல்லவும் வண்டிய நிறுத்திவிட்டு இவனும் சென்றான் எதிரெதிரில் இருவருமாக அமர்ந்து கொள்ள கோபம் குறையாமல் இறுகிய முகத்துடன் அமர்ந்திருக்கும் அர்ஜுனை பார்த்து சிரித்தவள் அங்குள்ள தண்ணி tumbler ஐ எடுத்து அவன் முன்னால் நீட்ட அவனோ புருவம் உயர்த்தி பார்க்க குடிங்க sir அப்பவாச்சும் உங்க கோபம் தனியுதான்னு பார்ப்போம் என்று சொல்லவும் அவனோ வேண்டாம் என்று சொல்லி முகத்தை திருப்பிக் கொண்டான் so இது அர்ஜுன் sir ஏ இல்லை தெரியுமா அவர் இப்படி உம்முன்னு இருக்கவே மாட்டாரு எப்பவுமே ஒரு cute smile அவர் முகத்துல இருக்கும் இப்ப எங்க அது என்று கனிவாக அவள் பேசவும் இவனுகோ எனக்கு இருக்கும் இந்த கோபம் அவளுக்கு ஏன் இல்லை அவ பேசியது அவளை பற்றித்தானே ஆனால்

your order sir என்று வந்து நின்றான் server அவனோ பேசாமல் இருக்க இசைதான் இரண்டு cold coffee என்று சொல்லி அனுப்பிவிட cold coffee மட்டும் போதுமா sir இல்லை உங்களை chill பண்ண ice cream order பண்ணவா என்று சொல்லி அவன் அவன் இதழில் ஒரு மெல்லிய கோடு போன்ற புன்னகை வரவழைக்க அப்பாடா சிரிச்சிட்டீங்க என்று அவளும் சிரித்தாள் ஏன் இசை உங்களுக்கு அவர் மேல கோபமே இல்லையா அவரை ஏன் சும்மா விட்டுட்டீங்க complaint கொடுத்திருக்கலாம் என்று அர்ஜுன் சொல்லவும் அவளோ அப்படி பார்த்தால் நான் எத்தனை பேர் மேல sir complaint கொடுக்கிறது என் அம்மா அப்பா தொடங்கி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க இப்படி list போய்க்கிட்டே இருக்கும் அவங்க பேசினா பேசிட்டு போகட்டும்னு அவங்க வாய்தானே வலிக்கும் நாம கண்டுக்க ஆரம்பிச்சா நம்ம life நிம்மதி இல்லாம போயிடும் என்று நிதானமாக பேச அவனது கோபம் கொஞ்சம் சாந்தமானது அவங்க சொன்னது உண்மை ஏதும் இல்லையே நமக்குள்ளதான் ஏதும் இல்லையே அப்புறம் ஏன் நாம அதை பத்தி யோசிக்கணும் sir இந்த பிரச்சனைய இதோட விட்டுடுங்க அதான் நமக்கு நல்லது எப்போதும் போல class க்கு போங்க jolly அ இருங்க என்றவள் வந்த coffee யை அவன் முன்னால் எடுத்துக் கொடுத்து அவனோ வாங்கிக் கொண்ட அடுத்த நொடி இசை என்று அழைக்க அவளோ என்ன என்பது போல விழி அசைத்து கேட்கவும் என்னடா இப்ப இப்படி கேக்குறாளேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம் என் மனசுல தோன்றதைக் கேட்கிறேன் உங்க கிட்ட மறைச்சு இயல்பா பேச என்னால முடியலை என்று அவன் தயங்கவும் அவளோ இதுல என்ன sir இருக்குது அர்ஜுன் sir நாம ரெண்டு பேரும் friends தானே என்கிட்ட கேட்க என்ன தயக்கம் சொல்லுங்க என்று coffee யை ஒரு மிடரு அருந்திக் கொண்டே அவள் அவன் முகம் நோக்கவும் அவனோ சுற்றி வளைக்க விரும்பாமல் நேராக இசை நாம கல்யாணம் பண்ணிப்போமா என்று அவனது மனதின் ஆசையை போட்டு உடைக்கவும் அவளோ அதிர்ந்து போய் விழித்தாள் என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா என்று மீண்டுமாக கேட்கவும் அவளோ what என்ன பேசிட்டு இருக்கீங்க sir என்னை பத்தி தெரிஞ்சும் என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்னே அவளைத் தடுத்தவன் எல்லாம் தெரியும் இசை தெரிஞ்சுதான் கேட்கிறேன் சொல்லுங்க உங்களுக்கு சம்மதமா இல்லையா என்று அவன் முடிவாக கேட்கவும் இசைக்கு கை கால் நடுங்கத் துவங்கியது முகமெல்லாம் முத்து முத்தாக வியர்த்துக் கொள்ள பேச முடியாமல் அமைதியாக அவன் முகத்தையே பார்த்துக் கொண்டு இருந்தாள் அவனோ இவளின் பதில் என்ன என்று தெரிந்தும் அவளையே பார்த்துக் கொண்டு இருந்தான் தன்

எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை கூட இருக்குது இனி ஒரு புது life அ start பண்ற எண்ணமே என் மனசுல சுத்தமா இல்லை என் அம்மா அப்பா குழந்தை அவ்வளவுதான் என் life உங்க எண்ணத்தை இத்தோட மறந்துருங்க ஏதோ நீங்களா இருப்பதாலதான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் இல்லாட்டி என்ற கையை முறுக்கி table ல் வைத்துக் கொண்டவள் சரி sir இதோட இந்த topic அ விட்டுருவோம் இனி நாம் இனி நாம பாத்துக்க பேசிக்க வேணாம் இனி நீங்களும் என்ன பத்தி யார் என்ன பேசினாலும் கண்டுக்க வேண்டாம் நான் அவங்கள வேற வழியில பாத்துக்குறேன் என்றவள் table ளில் இருந்த bill book கில் பணத்தை வைத்துவிட்டு எழப்போக எங்க போறீங்க இசை நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே சொல்லிட்டு போங்க என்று அழைக்கவும் நான்தான் சொல்லிட்டேனே என் பதிலை எனக்கு இன்னொரு திருமணம் idea வே இல்லை நீங்களும் அதை மறந்திருங்க என்று காரமாக பதில் சொல்ல அவனோ இன்னும் உங்க கிட்ட நான் பேச வேண்டியது இருக்கு உட்காருங்க என்று சொல்லவும் அவளும் அர்ஜுன் மேல் உள்ள மரியாதையில் அமரவும் என்ன கேக்கணும் சொல்லுங்க என்று கேட்டால் அவள் முகம் பார்த்தவன் என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லுங்க என்று கேட்கவும் அவளோ இது என்ன silly யா கேட்குறீங்க என்று கொதித்தாள் அவனோ say yes or no என்று பிடிவாதமாக கேட்கவும் அவள் பல்லை கடித்துக்கொண்டு உங்களை பிடிக்கும் அது வெறும் நட்பு ரீதியா தான் நீங்க students கிட்ட பழகுற விதம் அப்படித்தான் உங்க மேல நல்ல மரியாதை இருக்கு so நீங்க குழப்பிக்க வேண்டாம் sir என்று சொல்லவும் சரி

என்று பேசிக் கொண்டே செல்லவும் stop it எனக்கு கல்யாண பேச்சு எடுத்தாலே கோபம்தான் வரும் sir உங்க மேல நல்ல மரியாதை இருக்கு அதை கெடுத்துக்காதீங்க please உங்க முடிவை மாத்திக்கோங்க என்னோட life அ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்னை விட்டுடுங்க என்று கண்ணீருடன் சொல்லவும் அவனோ கொஞ்சமும் கரையவில்லை அவளின் பிடிவாதத்தை இன்று உடைத்து எறிந்து விட வேண்டும் அது மட்டுமே அவன் குறிக்கோளாக இருந்தது மார்புக்கு குறுக்காக கையை கட்டிக்கொண்டு சரி சொல்லுங்க உங்க life அ பத்தி தெரிஞ்சுக்கறேன் அப்புறம் வேணா என் முடிவை மாத்துறதைப் பத்தி யோசிக்கிறேன் என்று அவன் சொன்ன அவளோ வடியும் கண்ணீரைத் துடைத்துக் கொண்டவள் தன் மனதின் பாரம் தாங்காமல் அவனிடம் வெடித்து சொல்லிவிட்டாள் இது வரையிலும் யாரிடமும் தன்னைப்பற்றி ஒரு வார்த்தை கூட பகிர்ந்து கொள்ளாதவள் இன்று அர்ஜுன் பற்றி அவள் மனதில் என்ன நினைத்து வைத்து இருந்தாளோ அது அவள் மட்டும் அறிந்ததானால் அவனிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவள் மனசு துடிக்க தன் கடந்த கால வாழ்வை அவனிடம் பகிர்ந்து கொள்ளத் துவங்கினாள் நீங்க பார்க்கிற இந்த தமிழிசை உண்மையானவள் இல்ல, நான் போலி, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழே வேற என்னோட மொத்த வாழ்க்கையும் கனவு மாதிரி ஒரே நாள்ல மாறிப் போயிடுச்சு என்றவள்

அது வாலு என்ற பெயர் ஆம் வளர்ந்த குழந்தை தான் நம் தமிழிசை எப்போதுமே வாய் ஓயாம பேசிக் கொண்டே இருப்பது துறுதுறுவென்று சேட்டை செய்வது என்று குறும்புக்காரிதான் அந்த குறும்புத்தனம் பிடித்துப்போய் அவள் பின்னால் மூன்று வருடமாக சுற்றி சுற்றி அவள் மனச வென்றவன் தான் ஹரி என்கின்ற ஹரிஹரன் இருவரும் ஒரே கல்லூரி ஒரே வகுப்பு தான் முதல் முறை இசையை பார்த்ததுமே அவள் மேல் மையல் கொண்டான் ஹரி தன் அன்பில் அவளை வென்று இதோ கல்லூரியில் இறுதி ஆண்டு பயணத்தில் இருக்கின்றனர் படிப்பு முடிந்ததும் முதுகலை பட்டம் பெற ஹரிக்கு விருப்பம் அதற்கான வேலையில் அவன் இருக்க உடன் இசையையும் வந்து அதே கல்லூரியில் சேர சொல்லி வற்புறுத்தி வந்தான் ஆனால் அவள் வீட்டில் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் அவளுக்கு கடந்த இரு வருடங்களாகவே வரன்கள் வந்த வண்ணம் தான் இருக்கிறது ஈஸ்வரன் தான் அவள் படிப்பு முடிந்ததும் மேற்கொண்டு பேசிக் கொள்வோம் என்று தள்ளி போட்டுக் கொண்டு இருந்தார் இந்த நிலையில் அவளின் ஜாதகத்துக்கு பத்து பொருத்தமும் பொருந்தும் வண்ணம் ஒரு வரன் வந்தது ஈஸ்வரன் ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை கொண்டவர் ஆதலால் தன் மகளின் வாழ்க்கை துணைக்கும் அவளுக்கும் எல்லா பொருத்தமும் இருக்க வேண்டும் என்று சல்லடை போட்டு தேடி வந்தார் இன்று அதற்கு கைமேல் பயனாக பொருத்தமான வரன் மென்பொருள் நிறுவனத்தில் லட்சங்களில் சம்பாத்தியம் வீட்டுக்கு ஒரே மகன் என்று எல்லாம் சேர்ந்து வர மாப்பிளை photo வை பார்த்து மேலும் பிடித்து போக தன் மகளுக்கு பொருத்தமானவர் இவர்தான் என்று முடிவுக்கு வந்தார் மகளிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் மாப்பிளை வீட்டாரிடம் பேசி இசையின் போட்டோவையும் அனுப்பி அவர்களுக்கும் அவளை பிடித்து போக அடுத்த ஒரு வாரத்தில் இசையை பெண் பார்க்க வரும் அளவுக்கு கொண்டு வந்துவிட்டார் இசைக்கு இந்த விஷயம் அமுதாவின் மூலம் அரசல் புரசலாக தெரிய வர இதற்கு மேல் தன் காதல் விஷயத்தை வீட்டுக்கு தெரியாமல்

ஹரிக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும் அவரும் கூலித் தொழிலாளி அதே ஊரில் மதிய உணவு மகனுக்குக் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அங்குள்ள அரசுப் பள்ளியில் மகனைப் படிக்க வைத்தார் அங்குள்ள ஆசிரியர்கள் ஹரியின் திறமைய ஊக்குவித்தார் அவனுக்கு பண உதவி செய்து மேலும் படிக்க வைத்தார்கள் இதை அறிந்த ஹரியின் அப்பா பெரும் மகிழ்ச்சியாக பின்னாளில் படிப்பின் அருமை தெரிந்து கொண்டவர் மகனுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்று தன் மொத்த உழைப்பையும் கொட்டிக்கொடுத்து ஹரியை படிக்க வைத்துக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் எந்த ஒரு வேலையோ குடும்பத்தின் பின்புலமோ எதுவுமே இல்லாமல் இசையை எப்படி பெண் கேட்பது என்ற கலக்கம் அவனிடம் இல்லாமல் இல்லை இருந்தும் அவன் வந்தால் அவன் காதலை காப்பாற்றிக் கொள்ள இசையின் காதல் விஷயம் வீட்டில் அவளே சொல்ல பெரிய பூகம்பம் வெடித்து விட்டது வாய் வார்த்தைகளை கொட்டி தீர்த்தது போக அடியும் கூட அவளுக்கு விழத்தான் செய்தது இறுதியில் அவளின் பிடிவாதம் வெல்ல அவளுக்காக ஹரியை வரவழைத்து பேச ஈஸ்வரன் முன்வந்தார் ஹரி பயந்தது போலவே அவனின் ஏழ்மை நிலை வேலை இல்லாத நிலை என்று ஒவ்வொன்றாக பட்டியல் போட்டு அவனை நோகடித்து விட்டார் ஈஸ்வரன் பின்னர் இசை வற்புறுத்தலில் கொஞ்சம் இறங்கி வர ஹரியின் ஜாதகம் மற்றும் இசையின் ஜாதகத்துடன் பொருத்தம் பார்க்க வேண்டும் அது பொருந்தினால் பின்னர் திருமணம் பற்றி யோசிப்போம் என்று strict ஆக சொல்லிவிட்டார் இசைக்கு அப்பா சம்மதம் சொன்னதில் பேரானந்தம் எப்படியுமே ஜாதகம் பொருந்திவிடும் இல்லாவிட்டால் கூட ஏதாவது பரிகாரம் செய்து சரிசெய்து விடலாம் என்ற நம்பிக்கையுடன் இருந்தாள் ஆனால் அவர்கள் நம்பிக்கைய பொய்யாக்கிய அந்த ஜோதிடர் பெரிய இடியை அனைவர் தலையிலும் இறக்கினார் ஹரி மற்றும் இசையின் ஜாதகத்தில் சிறிதும் பொருத்தம் இல்லை என்றும் இவர்கள் வாழ்வில் சேரவே கூடாது என்று மீறி சேர்ந்தால் இருவர் உயிருக்கும் ஆபத்து என்றும் சொல்லிவிட்டார் ஹரி மற்றும் இசைக்கு ஜோதிடத்தில் பெரிதாக நம்பிக்கை இல்லை மனப் பொருத்தம் போதும் எங்களுக்கு இந்த ஜாதகம் என்ற ஒற்றைத் தாளில் என்ன இருக்கிறது இருவரும் பிரிந்து போனால்தான் இறந்து விடுவோம் என்று இருவர் வீட்டிலும் தங்களின் காதலை காப்பாற்ற போராடினார்கள் ஆனால் ஈஸ்வரன் குடும்பம் ஒத்துக்கொள்ளவே இல்லை இசையிடம் இந்த திருமணம் வேண்டாம் என்று எவ்வளவோ பேசிப் பார்த்தரானால் அவள் கேட்கவே இல்லை இறுதியில் அவளை கல்லூரிக்கு செல்லவிடாமல் வீட்டில் அடைத்து வைத்தார் அதன் பயன் வீட்டை எதிர்த்து நண்பர்கள் முன்னிலையில் தன் காதல் நாயகனை பதிவுத் திருமணம் செய்து கொண்டாள் ஹரி வீட்டிலும் எதிர்ப்புத்தான் இறுதியில் நண்பர்கள் உதவியுடன் வாடகைக்கு ஒரு வீட்டை பார்த்து இறுதியாண்டு படிப்பை முடித்து வெளியேறினார்கள் ஹரிக்கு படிக்க ஆசையானால் தன்னை நம்பி வந்தவளை காப்பாற்ற வேண்டும் என்று தேர்வு முடிந்ததுமே அதே ஊரில் ஒரு வேலையில் சேர்ந்தான் கிடைக்கும் சம்பளத்தில் வீட்டு வாடகை உணவுக்கு என்று கொடுத்தது போக இசையை மேற்படிப்பு படிக்க வைக்க விரும்பினான் அவள் வீட்டில் இளவரசியாக இருந்தாள் என்றால் இங்கே தன் வீட்டில் அவள் மகாராணி என்ற இசையை கண்ணுக்குள்ளாக வைத்து பார்த்துக் கொண்டான் அதன்படியாக இசையை வற்புறுத்தி முதுகலை பட்டம் படிக்க வைத்தான் நல்ல தோழனாக அன்பான கணவனாக அவளுக்கு துணைவனாக இருந்தான் ஹரியும் அத்தோடு தான் படிக்கும் முயற்சியை கைவிடாமல் எல்லா அரசாங்க வேலைகளுக்கும் தேர்வுகள் எழுதிக்கொண்டே வந்தான் அவனுக்கு அவன் படித்த பள்ளியிலேயே ஆசிரியராக வேண்டும் என்னும் எண்ணம். தன்னைப் போல எத்தனையோ மாணவர்களுக்கு கல்வியின் சிறப்பை எடுத்துச் சொல்லி வழிகாட்ட வேண்டும் என்றும் ஆசை அதற்கு விடா முயற்சியுடன் எல்லா தேர்வையும் எழுதிக்கொண்டிருந்தான் இனிதாக தொடர்ந்த அவர்களின் வாழ்க்கையில் மேலும் இனிய செய்தியாக இசை முதுகலைப் படிப்பில் பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவியாக வந்தாள்.

அங்கே இருந்து மயானத்து பக்கம தன்னோட பார்வையை எதேச்சையா திரும்புனவன் அப்படியே மிரண்டுபோயிறான் அங்க முத்துராமலிங்கரும் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய கா~ கோவிலான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கிழவனும் சேர்ந்து அந்த வெட்டியான கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதப் பார்த்துட்டு இருந்தவன் அருவாளை கீழே போட்டுட்டு ஒரு பதட்டத்தோட கீழே இறங்கி வர்றான் கீழ இறங்கி வந்தவுடனே அருள் அவங்க கிட்ட கேக்குறான் ஏன் இவ்வளவு பதட்டத்தோட கீழ இறங்கி வர அப்படின்னு கேட்கவும் ஐயா அங்க ஒரு கொலை நடக்குதுங்கய்யா

அந்த எரிஞ்சுக்கிட்டிருந்த பொணத்து மேலயே தூக்கி போடுறாங்க உடனே அருளும் வேகமா கீழ இறங்கி வா அங்க போவோம் அப்படின்னு சொல்றான் அம்புலி கிட்ட அம்புலி பயந்துட்டு ஐயா வேண்டாங்கய்யா இந்த நேரம் சுடுகாட்டு பக்கம் போக வேண்டாம்ங்கய்யா அப்படின்னு சொல்றான் வா ஒரு இடத்துல அநியாயம் நடந்துட்டு இருந்தா நாம சும்மாவா நிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் அம்புலியும் பின்னாடியே follow பண்றான் correct ஆ அவங்களோட தோப்பத் தாண்டி அந்த உடைஞ்சு போயிருந்த மதிலை தாண்டி மயானத்துக்குள்ள உள்ள போய் பாக்குறாங்க அவங்க போகும் போது அந்த எரிஞ்சுக்கிட்டிருந்த நெருப்புல அந்த வெட்டியானுடைய உடல் பாதி எரிஞ்சு போயிருந்தது என்னடா கொஞ்ச நேரம் முன்னாடிதான் நம்மகிட்ட பேசினான் அதுக்குள்ள உடம்பு எரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்புலியும் அங்க வந்து சேருறான் என்னய்யா யாரையுமே காணலையே அப்படின்னு சொல்லவும் ச்ச ஏதோ ஒண்ணு சரியில்லாம நடக்குது அருள் சொல்றான் அதற்கு அம்புலியும் ஆமாங்கய்யா நம்ம ஐயாவோட நடத்த வர வர சரியில்லை என்ன இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு திடீர்ன்னு ஒரு சத்தம் பின்னாடி இருந்து கேட்குது யாருன்னு பார்த்தா கோவிலான் இந்த கோவிலான்னு பார்த்தவுடனே அருள் கோபத்துல ஏய் என்னடா யாருடா ஏன்டா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளைக் கொன்னு இதுல போட்டீங்க அப்படின்னு கேட்கிறான் அருள் உடனே கோவிலான் யாரு கொன்னா என்ன சொல்றீங்க நீங்க ஏய் நீயும் என்னோட அப்பாவும் சேர்ந்துதானே இப்ப ஒருத்தனோட கழுத்தை நெருச்சீங்க அவனை அப்படியே கையும் காலையும் தூக்கிப் போட்டுட்டு இங்கே கொண்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லவும் இப்போ இன்னும் கொஞ்ச தூரத்திலே இருந்து முத்துராமலிங்கரோட sound கூடவே இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சுட்டிருந்த அந்த வெட்டியானும் வந்து நிக்கிறான் அத பார்த்த உடனே அருளுக்கு அதிர்ச்சி என்னடா அருளு யார கொலை பண்ணாங்க என்ன ஆச்சு உனக்கு அந்தப் பொணம் மாரடைப்பால செத்துப்போன மருதாச்சலம் ஊருக்குள்ள கேட்டாலே தெரியும் நந்தி கோயிலுக்கு வந்தவன் பயத்துல

ஏதோ ஒரு குழப்பத்துல அங்க இருந்து அம்புலிய கூட்டிட்டு கிளம்பி போறான் இன்னொரு பக்கத்துல மாசாணம் ஆபத்து ஆபத்து அப்படின்னு கத்தீட்டு ஓடி வந்துட்டே இருக்கிறான் அதக் கேட்டு பார்வை போன குமரபிள்ளை வீரம் குறையாதவரா தன்னோட வாளை எடுத்து சுத்தி ஆபத்தா என்ன யாரு நெல்மணி தேவரே யாரு சொல்லுங்க அப்படின்னு வீசுறாரு கொஞ்சம் அமைதியா இருங்க குமரபிள்ளை வரது மாசானம் தான் வாரான் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருவோம் அப்படின்னு சொன்னதும் வேகமா வந்து மாசானம் அங்கே நிற்கிறான் அந்நேரம் அந்த குழிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆட்களை பார்த்து எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு அந்த தேவி சிலைய பார்த்து அவனும் பிரமிச்சு நிக்குறான் ஏன்னா இங்க எல்லாரும் குழி வெட்டும்போது அந்த மாசானும் காவலுக்காக வாசலுக்கு போயிருந்தான் அது எல்லாம் நடந்துட்டு நடந்து போச்சு நீ இப்போ வந்த காரியத்த சொல்லு அப்படின்னி வேலுமணி தேவர் சொல்லவும் ஐயா நம்ம நெற்கட்டும் செவ்வல் கோட்டைகளோட ஒரு பாதி சுவர் உடைஞ்சு போச்சு கஜானா மாளிகைக்குள்ள போனவங்க அங்க கஜானா காலியா இருக்கிறத பார்த்து ஊருக்குள்ள இறங்கி எல்லாத்தையும் சோதனை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எல்லார் வீட்லயும் போனவங்க ஏதோ ஒரு வகையில சடலங்களை தூக்கிட்டு கஜானா ஊழியர்கள் சுடுகாட்டு பக்கம் போனதா சில மக்கள் சொல்றதை கேட்டுட்டு ஒரு பெரும் கூட்டம் இங்க வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி இப்ப நமக்கு நேரம் இல்ல நீ ஒரே ஒரு விஷயத்த பண்ணு அந்த குதிரைங்க மேல இருக்கக்கூடிய மன்னிக்கவும் அந்த பாடைங்க மேல இருக்கக்கூடிய பைகள்ல எல்லாத்துலயும் எரும மாட்டு தோளால செய்யப்பட்ட அந்த பைகள்ல நம்ம பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்குது

வாய்க்குள்ளே வச்சு சுவாசிச்சுக்கிறோம் ஒருவேளை அவுங்க எங்கள வந்து தோண்டி பாத்தாங்கன்னா அன்னாரம் நாங்க எழுந்திருச்சு அவங்க கூட சண்ட போடுறோம் அப்படி இல்லைன்னா அவங்க வந்துட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா நீ தோண்டி எங்கள காப்பாத்தணும் அப்படின்னி

ஒரு ஜான் மட்டும் வெளியே தெரியிற மாதிரி நீட்டி விடுறாரு அந்த வெட்டியான் மசாணோம் மற்ற குழிகள மூட ஆரம்பிக்கும் போது அந்த மசாணத்தோட மயான தொடக்கத்துல குதிரைகள் கூட்டம் வர்றது மாதிரி சத்தம் கேட்குது சரி என்னைய இப்ப உள்ள வச்சு புதைக்கிறது சரியா இருக்காது நேரம் கிடையாது அதனால நான் இந்த வழியா பின்னாடி போயிடறேன் நம்மளோட பாளையத்தை முருகப் பெருமான் காப்பாற்றட்டும் அதே நேரத்துல நீ எல்லாத்தையும் உன்னால முடிஞ்ச வேகத்துக்கு மூடிடு அப்படின்னு சொல்லி வேலுமணி தேவர் அங்கிருந்து வேகமா கிளம்பி போறாரு வெட்டியான் மாசாணமும் வேகமா அந்த குழிகளை மூட ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்துல மழை மறுபடியும் வேகம் எடுக்குது குழி எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல

இன்னொரு வீரன் அவன் பக்கத்துல போய் மாசாணத்தோட தோலை பிடிச்சு இழுத்து டேய் நாயே இத்தன பேர் கத்திக்கிட்டு இருக்கோம் உன் காதுல விழலையா அப்படின்னு கேட்கிறான் உடனே மாசாணம் திரும்பி யார் நீங்க இத்தனை பேரு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு அந்த மாபோஸ்கான்

அடப்பாவி ஒண்ணுமே கேட்கலையா இவனுக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போயி ஏய் அந்த கஜானா காவல்காரர் யாராச்சும் இங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்கவும் ஆமா வந்தாங்க ஒரு குதிரையில ஒரு பெரிய ரெண்டு மூணு தோல் பைய போட்டுட்டு வந்தாரு வந்து அந்தந்த வீரர்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு இதோ அந்த பக்கமா போயிட்டாரே அப்படின்னு சொல்லி வேல்மணி தேவர் போன திசைக்கு எதிர்திசைய கை காமிக்கிறான் வெட்டியான் உடனே மபோஸ்கான் இவனை நம்பலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறான்

மாபோஸ்கான் கேக்கவு அதோ அங்கே ஒரு சில இருக்குதே அந்த சில ரொம்ப அழகா இருக்குது அந்த சில எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான் அந்நேரத்திலேயே இன்னொரு திசையையும் வெட்டியான் மாசாணம் பாக்குறான் அந்த திசை தான் முதல் கல்லறை இருந்த இடம் அந்த முதல் கல்லறையில நீட்டிட்டிருந்த அந்த கொடி இப்போ அந்த மாபுஸ்கானோட குதிரை குழம்புக்குள்ள மாற்றப்பட்டிருக்குது அய்யய்யோ உள்ள இருக்கக்கூடிய குமர பிள்ளைக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் மனசு சொன்னாலும் அதை வெளிய காமிக்காம அவன் இருக்கிறான் அதே நேரத்துல வெல்லிங்டன் அந்த சிலை எனக்கு வேணும் அத எடுத்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லவும் ஒரு ஆள் அந்த குதிரையில இருந்து அந்த சிலையை எடுக்கறதுக்காக இறங்கி போறான் correct ஆ அவன் அந்த சில மேல கை வச்ச அந்த வினாடியே வானத்துல இருந்து ஒரு இடி sound பயங்கரமா கேட்குது அந்த இடி sound கேட்கிறதுக்கு ஒரு second க்கு முன்னாடி அடிச்ச மின்னல்ல அந்த ஆள் அந்த சில முன்னாடி அப்படியே கரிக்கட்டையா நிற்கிறான் இடி இடிச்சு முடிச்ச அடுத்த second அப்படியே கரிக்கட்டையா கீழே விழ்றான் அடுத்த வினாடி இன்னோறு மின்னல் தாக்குது ஒரு பெரிய மரக்கிளை அவுங்க நிக்கிற இடத்துல அப்படியே முறிஞ்சு விழுது அது குதிரைங்க மேலேயும் சில வீரர்கள் மேலேயும் பட்டு அவங்களுஉடனே க்கு சில முறிவுகள் உண்டாகுது அங்க இருந்த வெல்லிங்டன் மாபோஸ்கான் எல்லாரும் ஏதோ சரியில்ல நம்ம கிளம்பிடலாம் கிளம்பிடலாம் பகல் நேரத்துல வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேகமா அங்க இருந்து குதிரையை எடுத்துட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மாசானம் இந்த தேவி சிலைக்கு ஏதோ பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்துக்கறான் அதே நேரத்துல வேகமா போய் அந்த குமரபிள்ளையோட சமாதிய தோண்டி எடுக்கிறான் ஆனா அங்க உயிரில்லாத சடலம் மட்டும்தான் உள்ள இருக்குது இப்போ வெட்டியான் மாசணத்தோட மனசுக்குள்ள பெரும் சோகம் வந்து குடிகொள்ளுது இருந்தாலும் அந்த தேவி சிலைய இன்னும் ஆச்சரியத்தோடதான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கதையோட இன்னொரு பக்கத்துல அருள் தன்னோட வீட்டுக்கு வர்றான் வீட்டுல அவனோட தங்கச்சிகள் ரெண்டு பேரும் கோழி குழம்பு சமையல் அறையில ready பண்ணிட்டு இருக்கறாங்க அவனோட அம்மா சீனி அம்மா அரிசியில கல் எடுத்துட்டிருக்கிறாங்க பாட்டி உட்கார்ந்து புகையிலை இடிச்சுட்டு இருக்காங்க அருள் முகத்துல ஏதோ கலை இல்லாமல் வரக்கூடியதை பார்த்த பாட்டி என்னடா அருள் இப்படி வர்ற தோட்டத்தையெல்லாம் பார்த்தியா எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு அருள் தோட்டம் எல்லாம் நல்லாதான் இருக்குது இங்க இருக்க மனுஷங்கதான் சரியில்லை அப்டினு சொல்றான் அத கேட்ட உடனே என்னாச்சுடா என்னத்த பேசுற அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி அந்த மயானக் கரையில அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே பாட்டி கேட்குது என்ன மயானத்துக்கா ஏன்டா மயானத்துக்கு போனியா ஏய் நம்ம ஊரு மயானம் ரொம்ப ஒரு மாதிரிப்பட்ட மயானம்டா மந்திரகாரங்க எல்லாம் வந்துட்டு போற இடம்டா நீ ஏன்டா அப்படி போன அப்படின்னு கேட்கவும் அது ஒண்ணும் இல்ல மயானத்துல நம்ம அப்பாவும் ஒரு கெழவனும் சேர்ந்து எதையோ பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னே தெரியலே அப்படின்னு சொல்லவும் முத்துராமலிங்கரும் அங்க வர்றாரு என்னடா ராமு இவன் என்னெல்லாமோ சொல்றான் அப்படின்னி அந்த பாட்டி கேக்கவும் அதுக்கு முத்துராமலிங்க தேவர் அவன் எதை எதையோ பார்த்துட்டு அத பார்த்தேன் இத பார்த்தேன்னு பெனாத்திட்டிருக்கிறான் ஏன் என்ன இதுக்காக இப்படி சொல்றான்னு தெரியல சரி ஏதோ நாலு நாள் வந்து இருக்க போறான் எதுவும் சொல்லிட்டு போட்டும் அப்படின்னி கொள்ள பக்கமா போறாரு முத்துராமலிங்கர் சரிடா நீ போய் குளிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி பாட்டியும் அவனை அனுப்பி வைக்கிது அவனு அப்படியே எதையோ யோசிச்சது மாரி நடந்து போறான் சரியா அங்க அரிசியில கல் எடுத்துட்டு இருந்த அவங்க அம்மா சீனி அம்மாட்ட போகும் போது அம்மா கூப்பிடுறாங்க டேய் அருள் இங்கவா என்ன ஆச்சுடா இடம் எல்லாம் பார்த்தியா அப்படின்னு கேட்கவு அது ஒண்ணும் இல்லம்மா அப்படீன்னு சொல்லுவும் என்னாச்சுடா உங்க அப்பா எதையாச்சும் தோண்டிட்டு இருந்தாரா இல்ல எதையாச்சும் புதச்சிட்டு இருந்தாரா அப்படின்னு கேட்கவும் அருளோட முகத்துல ஆச்சரியம் உண்டாகுது அம்மா இங்க ஏதோ புதையல் இருக்கிறதா சொல்றாங்களே மயானத்துல அதப்பத்தி உனக்கு தெரியுமா ஆமா அப்படித்தாண்டா சொல்லிக்கிறாங்க உங்க அப்பரும் அதுக்குதான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணி தேடிட்டு இருக்குறாரு இத கேட்ட உடனே அருளுக்கு இன்னும் உதிர்ச்சி அம்மா என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்கவும் நீ போய் குளிச்சிட்டு வா நான் அப்ப எல்லாத்தையும் விலாவாரியா சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் குளிக்க அங்க இருந்து கிளம்பி போறா அருள் அருளும் அவனோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த தூரத்துல இருந்து அந்த கொல்லைப்புறத்துல இருந்து முத்துராமலிங்கர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கதையோட இன்னொரு பக்கத்துல சிதிலமடைந்து போயிருந்த நெற்கட்டும் செவ்வல் கோட்டையையும் அந்த போர் வெற்றியை கூறுற மாதிரி அங்க இருக்கக்கூடிய பிணக் குவியல்களையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வட இந்திய ஓவியன் ஒருவன் ஒரு பெரிய ஓவியம் வரைஞ்சுட்டிருக்கிறான் அதப் பின்னாடி இருந்து ஒரு மதுபானத்தை குடிச்சிட்டு யூசுப்கான் பார்த்துட்டு இருக்கிறான் அவனோட மனசுல இப்போ பழைய கால எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஒருமுறை நெல்லையப்பர் கோவில் பக்கமா வந்த நவாபான கர்நாடக நவாபான முகமது அலிக்கு நெல்லையப்பர் கோவில்ல இருந்து ராஜ மரியாதை செய்து அந்த கோவில் யானை மாலை சூட்டுற மாதிரி இருக்குது ஆனா அந்த கோவில் யானை முகமது அலிக்கு மாலைப் பூட்ட மறுத்து மதம் பிடித்து அவரையே மிதிக்க போகும்போது அங்கிருந்த ஒரு இளைஞன் தன்னோட வேல் கம்பால யானையோட கண்ணை நோக்கி எறிகிறான் அந்த யானையோட கண்களை ஊடுருவிய அந்த வேல் கம்பு போயி அந்த யானை அங்கேயே செத்து விழுது தன்னோட உயிரை காப்பாத்தின இளைஞன் யாரு அப்படின்னு முகமது அலி பார்க்க ஆசைப்பட்டு அவனை கூட்டி வரச் சொல்றாரு அப்படி தன் முன்னாடி வந்து நிற்கிற ஒரு இளைஞனைப் பார்த்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் என்னோட பேரு மருதபிள்ளை நவாப் அப்படின்னு சொல்றான் சரி நீ என்ன வேலை பார்க்கிற அப்படின்னு கேட்கவும் இது வரைக்கும் எந்த வேலையும் இல்ல ஓசூர் இனிதான் வேலை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் ஓசூர்ரா உனக்கு உருது எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கவும் என்னோட இஸ்லாமிய நண்பர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீ ஒரு இந்து இஸ்லாமிய நண்பர்கள் உனக்கு இருக்காங்களா அப்படின்னு முகமது அலி கேட்கவும் ஆமா இஸ்லாமிய நண்பர்களும் இருக்காங்க இந்து நண்பர்களும் இருக்காங்க அப்படின்னு பேசுறா சரி நீ அப்போ என் கூட ஆற்காட்டுக்கு வந்தர்றயா அப்படின்னு முகமது அலி கேட்கவும் சரி நடந்து வரணுமா ஓடி வரணுமா அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு முகமது அலி பயங்கரமா சிரிகின்றாரு அது முதற்கொண்டு முகமது அலியின் ஒரு

போர் தொடுத்து வரும்போது மிகப்பெரும் தோல்வியை சந்திருச்சதுதான் யூசுப்கான் அவன ஒரு பெரிய மரத்துல கட்டி இழுத்துட்டு போயிருந்தாங்க போற வழியில ரொம்ப தண்ணி தாகமா இருக்குதுன்னு கேட்டவனுக்கு ஒரு மாட்டு மூத்திரத்தை ஒரு சொம்புல பிடிச்சு குடுத்திருக்காங்க இந்த அவமானத்துக்குதான் இப்ப பழி தீர்த்துக்கிட்டேன் அப்படின்னு யூசுப் கான் மமதோடையே உட்கார்ந்து மதுவை குடிச்சிட்டு இருக்கான் அந்நேரத்துல அந்த ஓவியம் வரைஞ்சு முடிக்கப்பட்டிருக்குது ஆஹா அருமையான ஓவியம் என்னையும் ஒரு ஓவியம் வரைஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்கவும் கண்டிப்பா வரைஞ்சு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுமையான மாட்டுத் தோல் ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடி பார்க்கிறான் அந்த ஓவியன் தேடிப் பார்க்கும் போதே ஏற்கனவே மாபோஸ்கானோட படங்கள் தளபதி ஹெரானோட படங்களெல்லாம் வரையப்பட்டிருக்குது ஓ இவங்க படங்கள் கூட வரைஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு யூசப்கான் கேட்கவும் ஆமா இன்னும் சில படங்களையும் யூசப்கான் பாக்குறான் யாரோட படங்கள் அப்டினு கேட்கவும் இது அந்த கஜானாவோட பாதுகாவலர்கள் குமரப்பிள்ளை வேலுமணி தேவர் அதேபோல தளபதி தங்க மாணிக்கம் இவங்களோட படங்கள்தான் இது அரச வேலை இருந்துச்சு அப்பதான் வரைஞ்சு வச்சிருக்க சொன்னாரு யார் சொன்னா அப்படின்னு யூசப்கான் கேக்கவும் ஹெரான் சொன்னாரு எதற்காக அவங்க இங்கிருந்து தப்பிச்சு போயிருந்தாங்கன்னா மாறுவேஷத்துல அலைஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போர் வீரர்களுக்கு கொடுக்கப்படுவதற்காக இத வரைய சொன்னாரு அப்படின்னு யூசுப்கான்ட்ட சொல்லவும் பரவாயில்லையே ஹெராணுக்கும் மூளை வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்ன்னு பின்னாடி ஒரு குதிரை கூட்டம் வந்து நிற்கிற மாதிரி sound கேட்குது அந்த குதிரை கூட்டத்துல இருந்து வந்தவங்க எல்லாருமே சலசலப்போட பேசிக்கிட்டு இருக்கிறதை பார்த்த யூசுப்கான் திரும்பி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு அங்க இருந்த மாபோஸ்கான் எல்லா இடத்திலேயும் தேடி பார்த்துட்டோம் ஆனா கஜானாவுல இருந்த செல்வங்கள் எங்கயும் கிடைக்கல ஒருவேளை தப்பிச்சு போன புலிதேவர் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு மாபோஸ்கான் சொல்லவும் அதுக்கு யூசுப்கான் மறுத்து இல்ல நான் ஏற்கனவே உளவுப்படையை வச்சு அவன் தப்பிச்சு போறதா இருந்தா அவன follow பண்ண அனுப்பி இருந்தேன் அவங்க புலித்தேவர் கூட போன கூட்டத்தை எதிர்ல சந்திச்சு இருக்காங்க அவங்க கூட ஒவ்வொரு கூட பண்ணியிருக்காங்க வெறும் வாளை மட்டும்தான் கொண்டுட்டு போயிருக்கான் அதனால இந்த செல்வங்கள் எல்லாம் இங்கதான் எங்கேயோ இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரிதான் ஆனா இங்க நடக்குறது எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த ஊரோட மயானத்துக்கு போகணும் அந்த மயானத்துல ஒரு மாயமான தேவி சிலையை பார்த்தோம் தேவி சிலையா கற்சிலையா பொன் சிலையா ஐம்பொன் சிலையா அப்படின்னு கேட்கிறான் யூசுப்கான் வெறும் கற்சலைதான் அந்த கற்சலையை தொடப்போன ஒருத்தன் உயிரோட மின்னல் தாக்கி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் அது என்ன சிலை அத நாம கண்டிப்பா பார்க்கணுமே சரி நீயும் வா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லவும் மாபோஸ்கான் நானா அப்படின்னு தயக்கத்துல கேட்கிறான் ஏன் உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேட்கிறான் யூசுப்கான் இல்ல நீ இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு மாபோஸ்கான் சமாளிச்சுட்டு கிளம்ப தயாராகுறாங்க அந்நேரத்துல யூசுப்காணும் தன்னோட குதிரையில ஏறி வேகமா மயானத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் போகும்போதே மாபோஸ்கான் யூசுப்கானை பாத்து கேட்டான் உனக்கு உங்க மதத்துல பேய்கள் நம்பிக்கை எல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு யூசுப்கான் மாபோஸ்கான பார்த்து